ஆஹ் okay ma'am okay வேற எதாச்சும் வேணுமா ma'am?

ஆமா ma'am எதும் offer எதும் இல்லையா ma'am. offer இல்ல ma'am offer எல்லாம் முடிஞ்சிடுச்சு.

இப்ப வந்து நாங்க வந்~நாங்க வந்து எல்லா இதுலருந்தும் கம்மி கம்மியா தான் குடுத்துட்டு இருக்கோம் so cash problem ஜாஸ்தியா வாங்குறோம் அந்த மாதிரி complaint எதுமே இதுவரைக்கும் யாருமே சொன்னது இல்ல. so இது வந்து நீங்கவேண்னா நீங்க வேணா உங்களுக்கு comfortable லா இல்லன்னா நான் சொல்ற amount டு உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா நீங்க வேற இடத்துல விசாரிச்சு பாருங்க இதோட high யா தான், வாங்குவாங்க நாங்க வந்து ரொம்ப கம்மியா தான் வாங்கிட்டு இருக்கோம். ஆமா, ஆமா ma'am அது தெரிஞ்சு தான் call call பண்ணிருக்கேன். அதான் நான் தெரிஞ்சு~ offers இருந்தா நல்லா இருக்கும்ல அதுக்குதான் கேட்டேன் ma'am. ma'am ஏன்னா ஆஹ் offer வந்து எங்களுக்கு முடிஞ்சுடுச்சு, அதுனால தான் இப்போ offer சொல்றோம், நீங்க seven days கு இது பண்றதுனால நாங்க வந்து கொஞ்சம் discount எல்லாம் பண்ணி தான் உங்களுக்கு இது பண்ணுவோம். ஆஹ் okay ma'am நீங்க amount பத்தி சொல்றிங்களா இப்போ? okay ma'am three days ஆஹ் seven days க்கு கேட்டு இருக்கீங்க அப்படி தானே? seven days க்குன்னா ஆஹ் கிலோமீட்டர் கணக்கும் நம்ப போடுவோம் ma'am. இப்போ ஆஹ் ஹம் எர் நீங்க இங்க இருந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் போறதுக்கு கேக்குறிங்க அப்படி தானே? ஒரு நிமிஷம் ma'am ஒரு நிமிஷம் line ல wait பண்ணுங்க. ஆஹ் okay ma'am ஆஹ் hello ma'am இருக்கிங்களா ma'am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

seven ஏழு நாளைக்கு உங்களுக்கு வந்து ஒன்பதாயிரம் ரூபா ஆஹ் நாங்க வந்து கே~கேப்~ collect பண்ணுவோம் ma'am. okay ma'am advance ஆ நாங்க google pay பண்ணா போதுமா இல்ல உங்க கையில நாங்க , காலைல travel agency க்கு நீங்க direct டா வருவீங்கல்ல அப்போ நீங்க advance வந்து pay பண்ணா போதும். ma'am so ஆதார், ஆதார் card கேட்டீ~

நாங்க வந்து உங்க ஆதார் வந்து ஆதார், ஆதாரும் உங்க இது license ஓட copy தான் கேட்டோம். okay ma'am எங்க இப்போ எங்க husband drive drive பண்றாங்கன்னா என்னோட ஆதார் போதுமா ma'am ஆஹ் யாராவது ஒரு ரெண்டு பேரோட ஆதார் எங்களுக்கு வேணும் ma'am ரெண்டு பேரோட ஆதாரும் வேணும் சரிங்களா? husband and wife ரெண்டு பேரோட ஆதாரும். இல்ல ma'am இப்போ நாங்க ரொம்ப தூரம் போறோம்ல அங்க அதுனால ஏதாச்சும், உங்க ரெண்டு பேரோட ஆதார் அப்பறம் யாருக்கு license இருக்கோ அவங்களோட driving license ஓட copy தான் கேக்குறேன் வெறும் copy போதும், okay ma'am இப்போ ஆதார் வந்து ஒருத்தவங்களோடது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 முதல்ல நாங்க வந்து ஒரு உங்களுக்கு ஒரு form தருவாங்க ma'am அதுல வந்து நீங்க வந்து sign பண்ணி தரணும். okay ma'am car எங்ககிட்ட இருக்கு proof க்காக ஆஹ் car எங்க கிட்ட இருக்கு proof proofs க்காக

உங்க agency ஆரம்பிச்சு எவ்வளோ நாள், பத்து வருஷம் ஆகுது ma'am இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்லையே வந்து branch இருக்கு மதுரை, திருச்சி, அப்பறம் வந்து இங்க நாகர்கோவில் கன்னியாகுமரி நாவே உங்களுக்கு கோயம்புத்தூர்னாவே நீங்க வந்து வேற யாருக்காவது இது பண்ணி தரணும்ன்னாக்கூட நீங்க எங்க travel agency ல book பண்ணிக்கலாம் ma'am நிறைய offers வந்து குடுப்பாங்க அப்பயெல்லாம் நிறைய இது இருந்தது ma'am நிறைய offers லாம் குடுத்தாங்க. okay ma'am வேற எதாச்சும் detail கேக்கணுமா? நீங்க இப்போ cars மட்டும் தான் குடுக்குறிங்களா இல்லைன்னா bike rent டு பண்ண வருவோம் நீங்க எடுத்த time ல இருந்து நாங்க கிலோமீட்டர் count பண்ணுவோம் ma'am, count பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு கிலோமீட்டர் கணக்கு இருக்கும் அதுல நீங்க ஜாஸ்தியா ஓட்டுனீங்கன்னா, ஆஹ் ஒரு கிலோமீட்டர்க்கு இருபது ரூபா வந்து நாங்க pay பண்ணுவோம் வாங்குவோம். ஆஹ் okay ma'am நாங்க அதுக்கு மேலயெல்லாம் போக மாட்டோம் okay ma'am நாங்க extra லாம் போக மாட்டோம் ma'am ஆஹ் ஒரு வேளை நாங்க அங்க கோயம்புத்தூர்க்கு போய் ஆஹ் உள்ள வேற ஏதாவது அங்க சுத்தி பாக்குறோம் அப்படின்னா உங்க car ற use பண்ணுனா நீங்க extra charge பண்ணுவீங்களா ma'am? ஆஹ் okay ma'am okay. ஏன்னா நாங்க வந்து உங்களுக்கு கார் குடுக்கும் போது உங்களுக்கு clean பண்ணி தான் குடுப்போம் அந்த பிரச்சனை இருக்காது. ஆஹ் அதுக்கு அப்பறமான அப்பறம் என்ன பெட்ரோல் எதுவோ அதலாம் நீங்க பாத்துக்கணும் ma'am. okay ma'am இன்னொரு doubt ma'am நாங்க return கொண்டு விடுறோம்ல அப்போ petrol நீங்க fill பண்ணி தான் தருவிங்க first உ அதேபோல இது எங்களோட ஆஹ் company ல இருந்து ஒரு சின்ன present க்கான ஒரு சின்ன ஒரு இது நாங்க வந்து car எடுக்குற எல்லாருக்குமே ஆஹ் petrol tank full பண்ணி தான் குடுப்போம். thank you ma'am thank you.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 ஆமா ma'am AC car தான் ma'am ஆஹ் full service எல்லாமே seat எல்லாமே check பண்ணி car வந்து நீங்க நாளைக்கே நீங்க direct ஆ வந்திங்கன்னா உங்களுக்கு car என்ன car வேணும்ன்னு நீங்க வந்து பாத்து, உங்களுக்கு புடிச்ச car அ எடுத்துட்டிங்கனா, நீங்க போறதுக்கு நீங்க evening கேட்டுருக்கீங்க evening five க்கு முன்னாடி நாங்க வந்து car அ full லா service பண்ணி, full tank fill பண்ணி உங்களுக்கு ready பண்ணி குடுத்திடுவோம் நீங்க வந்து எடுத்துட்டு போனா மட்டும் போதும். நான் கண்டிப்பா நாளைக்கு வந்து என் husband அ பாக்க சொல்றேன் பாத்துட்டு, அவங்க select பண்ணுவாங்க ma'am

நாளைக்கே நீங்க வந்து full amount pay பண்ண முடியும்ன்னா நீங்க நாளைக்கு full amount pay பண்ணிக்கலாம் இல்லைன்னா எடுக்க வரும்போது, பாதி குடுத்துட்டு நீங்க advance சா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் pay பண்ணலாம். ஆஹ் okay ma'am நாளைக்கு அஹ் form ஆஹ் அதெல்லாம் வந்து அதெல்லாம் okay நாளைக்கு பண்ணிக்கலாம் ma'am நீங்க direct டா வந்திங்கன்னா நாங்களே உங்களுக்கு எல்லாமே பண்ணிடுவோம்.

கண்டிப்பா ma'am thank you நீங்க எங்க travel agency ய contact பண்ணி detail கேட்டதுக்கு .

hello சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் ஷிபா நீங்க எப்படி இருக்கீங்க?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 நானா எனக்கு ஒரு bad day ஆயிடுச்சு இன்னைக்கு

எங்க நமக்கு இந்த transport எல்லாம் நினைச்சு பார்த்தாலே செம கடுப்பா வருது.

சரி, அதெல்லாம் இருக்கட்டும். விடுங்க பேசுவோம் அதை பத்தி. எடுத்த உடனே ஏன் அதை பத்தி பேசிக்கிட்டு வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. உங்க வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாருமே நல்லா இருக்காங்க. உங்க வீட்ல இன்னைக்கு யார் இருக்கா யாரும் இருக்காங்களா இல்லை, free ஆ இருக்கீங்களா நீங்க? ஏன் சொல்லுங்க என்ன ஆச்சு? இல்லை, இல்லை சும்மா இன்னைக்கு நமக்கு ஒரு leave ஆயிடுச்சு unexpected leave ஆயிடுச்சு. plan எதுவும் இல்லை

okay வாங்க வீட்டுக்கு.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

ஹம் கேக்கல நீங்க பேசுறது கொஞ்சம் சத்தமா பேசுங்க. வீட்டுக்கு வாங்க, நம்ம business பத்தியும் பேசலாம். எதுவும் problem இல்லை. முதல்ல வந்து, உங்களோட land அ விற்கணும்னு சொன்னீங்க. அதுக்கு எதுவும் போகலாம்னாலும் போகலாம் அத பார்த்துட்டு

நீங்க என்னன்னு முடிவு பண்ணிட்டு சொல்றீங்களா எனக்கு கண்டிப்பா சொல்றேன் land விக்கறதும் விக்கறதா முடிவு பண்ணிட்டோம்ல once முடிவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் நம்ம மாத்தப்போறதில்லை. இல்லை இல்லை ஷிபா நான் அப்படி கேட்கலை.

பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும் so, அதனால கேட்டேன் உங்க situation எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன plan ஒ பண்ணிக்கலாம். okay, okay நீங்க சொல்லுங்க எப்பன்னு சொல்லிட்டு நானும் உங்க கிட்ட inform பண்றேன். okay வா சரி, சரி இல்ல வந்துடுவேன் இப்போ நான் கிளம்பிதான் இருக்கேன் கிளம்பி இருந்து நமக்கு வந்து transport issue ஆயிடுச்சு ஒண்ணு. இப்போ எங்க வீட்டுக்கு வரணும்னாலும் உங்களுக்கு bus proper ஆ இருக்காதே இல்லை இல்லை உங்க வீட்டுக்கு பிரச்சனை இல்லைன்னு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன் இப்போ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

அச்சச்சோ கஷ்டமாச்சே ஆமா அதுவும் அந்த timing வர bus க்கு correct ஆன time கு போய் நின்னு எதோ something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 அப்படி எல்லாம் இருந்தா ரொம்ப கஷ்டம் இல்ல நம்ம ஒரு plan பண்ணிட்டு இப்ப போய் கிளம்புவோம் அஹ் எல்லா இடத்துக்கும் போவோம் அது ஆமா, வேற option கூட இல்லை மாறி போறதுக்கு அந்த road ஏ block ஆயிருக்கு hello கேட்டுட்டுதான் இருக்கேன் நீங்க என்னான்னு யோசிச்சுக்கோங்க யோசிச்சு முடிவு எடுங்க இல்லாட்டி government க்கு letter எழுதி போடலாம்ல hello

ஆஹ் என்னாச்சு தூங்கிட்டே பேசுற மாதிரி இருக்கு. உடம்பு எதுவும் சரி இல்லையா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 இல்ல இல்ல நீங்க பேசுறது கேட்கலை அதான் தூங்கிட்டே பேசுற மாதிரி இருக்கு.

அப்படியா புரியல அஹ் நீங்க வழக்கமாவே எதாவது பேசிட்டு இருக்கும் போதே தூங்கிடுவீங்க. அப்பிடி எதாவது இருக்கும்போது தூங்கிருவேனா நீங்க வேற அதெல்லாம் தூங்கலாம் இல்லை நல்லா தெளிவாதான் இருக்கேன் பேசுங்க நல்லா தெளிவாதான் இருக்கீங்களா சரி சரி மெல்லமா கேக்குது அதான் கேட்டேன்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

road ரொம்ப மோசமா இருக்கு. வண்டியில எல்லாம் இப்ப இருக்கறதுக்கு போயிட்டு வரணும்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கு உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு போக வேண்டியதா இருக்கு.

அதனாலதான் பயப்படறாங்க இந்த மாதிரி போயிட்டு வர்றதாயிருந்தா ஆஹ் ஒரு தடவை accident ஆயிடுச்சி so அவனும் போய்ட்டுவரது same நான் போற வழில அதே road ல தான் போயிட்டிருக்கான் இப்போ hello சொல்லுங்க கேட்டுட்டுதான் இருக்கேன் நீங்க சொல்றது உண்மைதான் சரிதான். but வந்து, கொஞ்சம் கஷ்டம் இல்ல government ல வந்து இப்ப normal லா இந்த bus க்கு எல்லாம் ticket free பண்ணதுல இருந்தே சரியான ஒ~ ஒரு இதே குடுக்கறதே இல்லை. time க்கு bus வர மாட்டேங்குது. அதுவும் இந்த மழை time ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே bus க்குள்ள உக்காரவே முடியலை. வெளிய மழையில நடந்து வர்றதும், bus க்குள்ள இருக்கறதும் ஒரே மாதிரிதான். அங்கங்க ஊத்துது பொத்துக்கிட்டு bus ல வர்றதுக்கே பயமா இருக்கு வந்து அதுவந்து ஒரு தனி இது நமக்கு அதைப் பத்தி பேசணும் அந்த issue பத்தி பேசணும் அதைப் பத்தி நம்ம ஒரு அரை மணி நேரம் பேசலாம். ஆனா first இப்ப எனக்கு இருக்கற personal ஆன problem என்ன அப்படின்னா இந்த side ஏ வந்து எதும் அதிகமா பண்ணமாட்டேங்கிறாங்க அதாவது நம்ம போற இந்த area side வந்து நிறைய industry எல்லாம் வந்துருச்சி எல்லாமே இருக்கு

hello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

விட்டு விட்டு கேக்குது, நீங்க பேசுறது எனக்கு.

அதான் இந்த மாதிரி எதாவது route யாவது மாத்தி விட்டா நல்லாயிருக்கும் எதுவும் பண்ண மாட்டேங்குறாங்க. அதுவே ரொம்ப பிரச்சனையா போயிடுது நமக்கு ஆமா ஆமா ரொம்பவே கஷ்டமாதான் இருக்கு. எதாவது ஒண்ணு வந்து idea பண்ணனும் நம்மளும் அத்தனை time letter எழுதி எழுதி போடுறோம் ஒழுங்கா consider கூட பண்ணமாட்றாங்க. இது எல்லாமே குப்பைக்கு தாங்க. அந்த அந்த letter எல்லாம் கொண்டு போயிட்டு அவங்க வச்சு படிச்சு வாய்ப்பேயில்ல

அதுதான் சொல்றேனே அதெல்லாம் போய் சேருதா இல்லையான்னு கூட தெரியலே. நீங்க wait பண்ணி கொடுக்கணும். wait பண்ணியும் கொடுக்கலையா? wait ல பண்ணிதான் குடுத்தேன் அதுலாம் எதுவும் பிரச்சனை இல்ல correct ஆன timing லதான் குடுத்தேன் நம்ம வெளியில உள்ள ஒரு ஆளை வச்சுதான் move பண்ணுது இல்லை இல்லை ஏதோ சொன்னிங்க இல்லை அந்த மாதிரி அந்த public transport அதற்கான பிரச்சனைய எடுக்கவே மாட்டேங்குறாங்க கையில அதுவும் இப்ப எல்லாம் ரொம்பவே அது வேணா உண்மைதான். பேசாம cab book பண்ணிட்டு வந்துடலாம் அப்பதான். daily cab book பண்றதுக்கு எங்க போறது வாங்குற சம்பளத்துக்கு நம்ம நம்ம இந்த transport இவ்வளவு சொல்றோம். ஆஹ் but வந்து, இருக்குறவங்க எல்லாரும் சரியா இருந்தாலே transport க்கு ஏதாவது ஒரு நல்ல வழி கிடைக்கும் ஆனால் அதுக்கு யாரும் எந்த வழியும் பண்ண மாட்டேன்றாங்க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

நம்ம மட்டும் அதை பத்தி பேசி பேசி என்ன பண்ண போறோம் சொல்லுங்க அது என்னவோ உண்மைதான் இதுவே நம்ம பத்தி நம்ம தனியா போய் பேசிட்டு நம்ம தனியா போய் மனு குடுத்ததுனாலயோ பேசுறதுனாலயோ பண்றதுனாலயோ எதுவுமே ஆக போறதே இல்ல யாருமே வந்து பேசி discuss பண்ணி ஆஹ் எல்லாருமே சேர்ந்து complaint பண்ணா மட்டும்தான் எதாவது பண்ண முடியும் ஒருத்தர் வந்தா ஒருத்தர் வரமாட்டேங்கறாங்க. இன்னொருத்தர் வந்தால் இன்னொருத்தர் வரமாட்டேங்கறாங்க. இது ஒரு person இரண்டு person னால முடிக்கிற வேலையே கிடையாதுல்ல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

இல்ல office ல வேற ஒரு பக்கம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு நீங்க பேசறது விட்டுட்டு கேட்குது.

ஆஹ் இப்போதான் தெளிவா கேக்குது இப்படியே பேசுங்க.

ரொம்ப காத்து sound ஆ இருக்கு. வெளிய எதுவும் போயிட்டு இருக்கீங்களா பெங்களூரு கொடைக்கானல்ன்னு.

காத்து sound க்கு எல்லாம் வேலை இல்லையே. ஆமா காத்து sound கேக்குது

இல்லை இல்லை நானும் தூக்கத்துல பேசுவேனா first உ

இல்ல இல்ல தூக்கத்துல இருந்த நான் பேசுவேனா அதனால இந்த தூக்கத்துல இருந்து உங்களை எழுப்பி விட்ட மாதிரி இருக்கு பாவம் hello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

கேக்குதா hello

hello ஷிபா கேக்குது ஷிபா

இல்ல, இல்ல நீங்க சொன்னதெல்லாம் யோசிச்சு பாத்தேன். எப்படி வந்து public transport ரொம்ப மோசமாயிருச்சு. முன்னாடி எல்லாம் ரெண்டு ரூபாய்தான் ticket இருக்கும். போயிட்டு வந்துரலாம். இங்க ஏறுனோமா school ல இறக்கி விடுவாங்க வந்து school ல ஏறுனோமா இங்க வந்து இறங்கிக்குவோம் இப்ப வந்து amount அதிகமாக கொடுத்து private bus, government bus எதுவுமே satisfied ஏ இல்லை. அந்த மாதிரியிருக்கு ஆமா இப்ப நம்ம வந்து இந்த மாதிரி government bus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

எல்லாம் ஒரே குட்டையில விழுந்த மட்டைங்க மாதிரி அது என்னவோ வாஸ்தவம் தான் எல்லாம் அப்பிடியே போயிட்டு இருக்கு என்ன செய்ய சொல்றீங்க அதனாலயே நமக்கு